ரெண்டு பிளேட் பிரியாணி தட்டு அதுல ரெண்டு ஸ்பூன்ருக்கு .

இது ஒரு பெரிய டேம்பு .

கீழ தரையில ஒயிட்டு ரெட்டு கலந்த மாதிரி இருக்கு ஃபுல்லா சிமெண்ட்டு .

க்ரீன் கலர் போர்டுல தேவர்சாலா போர்டு போட்ருக்கு தமிழ் இங்கிலீஷ்ல .

பக்கத்துல ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

போர்டு ஒன்னு இருக்கு அதுக்கு பின்னாடி பெரிய மரோ ஒன்னு இருக்கு.

இங்கந்த ப்ளூவு பிளாக்கு இருக்குது வந்து ஸ்டொமக் ஒர்க் அவுட் பண்ற மெஷின் .

ஃபஸ்ட்டு எல்லோ கலர் போட்ருக்கு .

பிளாக்கு மெரூனு சாக்லைட் நெறைய இருக்கு.

அ லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டுமே ரெண்டு லைட்ருக்கு .

வெளில பச்ச கலர் புல் தர இருக்கு.

கண்ணாடி குள்ள ஒரு ஜென்ட்ஸ் ஒருத்தர் இருக்காரு.

மேல போர்டுல எஃப் ஒன்னுனு எழுதிருக்கு.

வைட் அண்ட் மெரூனு இது ஒரு பேனரு .

இதுல கார் வேர்ல்ட் கார் ஆக்சஸரீஸ் எஸ்_என் எலக்ட்ரிக்கல் வொர்க்குனு எழுதிருக்கு.